வெண்ணாத்து ப~ படுக்கையின் மேற்கில் உள்ள கோட்டூர் காந்தவனம் என்ற கிராமத்தில்தான் இவரது மூங்கில் தோட்டம் இருக்கிறது உள்ளே சென்றதும் மூங்கில் தானா என திகைத்துப் போனா~ திகைத்துப் போனோம் அந்த மூங்கில் கண்டுகளில் ஒன்றில் கூட முள் இல்லை உலகத்துல நூத்தி பதினொரு வகையான பேரின மூங்கிலும் ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுபத்தி ஐந்து வகையான சிற்றின மூங்கிலும் இருக்கு

என்று நாம் ஆச்சரியத்துக்கு பதில் தந்தவர் பதில் தந்தவர் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோட்டத்துல சாதாரண மூங்கில் கண்ணுதான் வாங்கி நட்டு வச்சேன் ஆனா வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல அந்த அளவுக்கு இந்த தோட்டம் முழுக்க மூங்கிலே தெரியாத அளவுக்கு முள்ளா மண்டியிடுச்சு ஒவ்வொரு வருஷமும் ஆள் தேடியே அலுத்து போச்சு மனசு வெறுத்துப் போயிட்டேன் எல்லாத்தையும் புல்டோசர் வச்சு அழிச்சிட்டேன் இந்தச் சூழல்ல வனத்துறை சார்பா அம்மாபேட்டையில் அம்மாபேட்டையில் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடந்தது அங்கதான் முள் இல்லா மூங்கிலைப் பத்தி நிறைய தெரிஞ்சுகிட்டு அதை பயிரிட ஆரம்பிச்சேன் முள் இல்லா மூங்கில்ல அளவிடவே முடியாத அளவுக்கு பலன் இருக்கு நல்ல உறுதியா இருக்கறதுனா~ இருக்கறதுனால இருக்கறதுனால கட்டுமான பணிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஆயிரத்துக்கும் அதிகமான விதவிதமான கைவினைப் பொருட்கள் செய்யலாம் அழகழகான நாற்காலி பொம்மை கூடை பாய் பல விதமான இசைக்கருவிகள் மின் விளக்குக்குள்ள மின் விளக்குகள் அஹ் பொறுத்துற மாதிரியான மின் விளக்குகள் பொருத்துற மாதிரியான கலைநயம் மிக்க இப்படி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம் இதைவிட ஆச்சரியம் இது மூலமா துணியே தயாரிக்கிறாங்க பருத்தித் துணியை விட இது வியர்வை நல்லா உறிஞ்சும் பருத்தித் துணியை விட வியர்வை நல்லா உறிஞ்சும் அதனால இதுக்கு அமோக வரவேற்பு இருக்கு என பயன்களை பட்டியலிட்டுக் கொண்டே போனவர் போது ஒரு ஆஹ் ஒரு ஆல்பத்தைக் காட்டியபோது நாம் அச~ அசந்து போனோம் சினிமாவில் வருவது போன்று அலங்காரமான மர வீடுகள் அஹ் photo வில் பளிச்சிடுகின்றன இவை அனைத்துமே முள் இல்லா மூங்கிலில் தயாரிக்கப்பட்டவை கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இம்மாதிரியான முள் இல்லா மூங்கில் மர~ மரத்தைக் கொண்டு முழு வீட்டை முழு வீட்டையும் கட்டி முடித்திருக்கிறார்கள் தரை சுவர் என அனைத்துமே மூங்கில் கொண்டு அமைந்து விடுகிறார்கள் இதிலிருந்து வீட்டு உபயோகமாக பொருட்களும் தயாரிக்கலாம் plastic பொருட்களுக்கு இது மாற்று என்பதால் சுற்றுச்சூழல்களுக்கு நன்மை விளைவிக்கிறது பாலசுப்ரமணியம் காட்டிய மற்றொரு ஆல்பம் நம்மை நிமிர்ந்து உட்கார வைத்தது கேரளாவில் உள்ள கேரளாவில் முள் இல்லா மூங்கிலின் குருத்தை உணவுக்கு பயன்படுத்துகிறார்கள் சத்தும் சுவையும் நிறைந்த குருத்தவ~ குருத்துணவுக்கு அங்கு ஏ~ ஏகப்பட்ட வரவேற்பு இதன் சமையல் செய்முறைகள்தான் புகைப்படங்களாக அந்த ஆல்பத்தை அலங்காரித்துக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருந்தன முள் இல்லா மூங்கில்ல மொத்தம் பதினஞ்சு ரகம் இருக்கு அதுல நாலு ரகம் நம்ம தோட்டத்திலேயே இருக்கு சாவல் காரிய ரகத்தை இங்கே அதிகமா வச்சிருக்கேன் பல்குவா வகைகளும் ஓரளவுக்கு கணிசமா இங்க இருக்கு பேசிக்கொண்டே மூங்கில் தோட்டத்தின் உள்ளே அழைத்துச் சென்றார் சிறிது தூரம் நடந்தபோது செய்தியும் சுவாரஸ்த்தையும் மீறி வித்தியாசமான உணர்வு மெத்தையில் நடப்பது போல் இருந்தது கீழே தரை தெரியாத அளவுக்கு சருகுகள் இதோட சருகுதான் இதுக்கு உணவு முள் இல்லா மூங்கில் தனக்குத்தானே உணவு கொடுத்துக்கும் தன்னோட இலை தழையை மட்டும் சாப்பிட்டு இவ்வளவு பெரிய ப~ பலசாலியா வளர்ந்திருக்கிற பாருங்க வளர்ந்திருக்கு பாருங்க இதுக்கு பெருசா செலவை இல்லை பராமரிப்பும் செய்ய வேண்டியதில்லை ஒரு தடவை ஒரு கண்ணு வச்சுட்டா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பலன்தான் மிகப்பெரிய பலன்தான் தொடர்ந்து நூத்தி ஐம்பது வருஷம் வரைக்கும் வெச்சு வெட்டிக்கிட்டே இருக்கலாம் அது அது மட்டும் இல்லாம ஒரு குருத்துல இருந்து வருஷத்துக்கு ரெண்டு குருத்து உருவாகும் அதுல இருந்து ரெண்டு ரெண்டு ரெண்டா அப்படியே பெருகிட்டே இருக்கும் என ஆர்வம் பொங்க பேசிக்கொண்டே போனவர் மகசூல் விய~ விஷயத்துக்குள் வந்தார் பாலசுப்ரமணியம் செல்லும் வளர்ப்பு முறை பனிப்பிரதேசம் மற்றும் வனப்ப~ பனிப்பிரதேசம் மற்றும் அஹ் பாலைவனப் பகுதிகளைத் தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலும் முள் இல்லா மூங்கில் நன்கு வளரும் குறிப்பாக டெல்டா பகுதிகளில் மிகவும் சிறப்பாக செழித்து வளரும் இது ஒரு ஏக்கரில் அதிக பட்சம் நூத்தி ஐம்பது கன்றுகள் நடலாம் கு~ குறைந்தபட்சம் நூத்தி பத்து கன்றுகள் நடலாம் ஆறு மீட்டர் இடைவெளியில் குழிகள் போட வேண்டும் ஒவ்வொரு குழியும் ஒரு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் ஆழம் இருக்க வேண்டும் அந்த குளியல் மண்புழு உரம் வேர் பூ~ பூசனம் வே~ பூசனம் அசோஸ் அசோஸ்பைர் இல்லம் பாக்டீரியா பாக்டீரியா பஞ்சகாவிய சாம்பல் தென்னை நார் கழிவு ஆகியவற்றை கலந்து குழியினை நிரப்ப வேண்டும் குழிகளை க~ சுற்றி சிறிய வரப்பு அமைத்து நீர் பாய்ச்ச வேண்டும் மூன்றாம் நாள் மாலை அஹ் மூன்றாம் நாள் மாலை குழியின் நடுவில் வன்று கண்டு நட வேண்டும் கண்டைச் சுற்றிலும் கையால் அழுத்தி கையால் அழுத்திவிட வேண்டும் அதிலிருந்து வாரம் இரண்டு முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் இரண்டாம் வருடம் வருத~ வாரத்துக்கு இரண்டாம் வருடம் வாரத்துக்கு ஒருமுறை தண்ணீர் பாய்ச்சினால் போதும் மூன்றாம் வருடம் மாதத்திற்கு இரண்டு முறை போதுமானது அடுத்தடுத்த வ~ வருடங்கள் முறையாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை தண்ணீர் பாய்ச்சும் வசதி இருந்தால் இன்னும் செழிப்பாக வளரும் ஒரு ஏக்கரல் ஒரு ஏக்கர்ல முள் இல்லா மூங்கில்ல போட்டா வருஷத்துக்கு பனிரெண்டு டன் பனிரெண்டு டன் சருகு உதி~ உதிர்க்கும் இதுல இருந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மண்புழு உரம் தயாரிக்கலாம்

அது மூலமாக மட்டுமே ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று கணக்கு போட்டு சொல்லும் இவர் பிரபல தொழிலதிப~ அதிபர்களுக்கு முள் இல்லா மூங்கில் தோட்டம் அமைத்து கொடுத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் அஹ் ராசாவிடம் இருந்து மூங்கில் வளர்ப்புக்கான அஹ் நற்சான்றிதழ் வாங்கி இருக்கின்றார் இவரை சவுக்கு பொங்கல் விழா என்றால் பெரும்பாலான ஊர்களின் வீதிகளில் சவுக்கு மிலார் ஆங்காங்கே சிதறிக்கிடக்கும் கிராமங்களில் மட்டுமல்லாமல் நகர்ப்புற வீடுகளிலும் சவுக்கு மிலார் கட்டுக்க~ கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சூரியனுக்கும் காடும் தீப~ காட்டும் தீபத்தை கொண்டே சவுக்கு மிலாரை பற்ற வைத்து பொங்கல் பானைக்கு எரியூட்டுவார்கள் மண்ணெண்ணெய் இல்லாமலே நின்று நிலைத்து எரியும் மிலா~ மிலாரில் இருந்து கிளம்பும் வாசனை நெய்யின் வாசனையோடு சேர்ந்து பொங்கல் மீதான அவளை பொங்கல் மீதான ஆவலை நமக்குத் தூண்டும் பொங்கலுக்கு மட்டுமல்ல பொதுவாகவே சவுக்கு விறகுதான் ஒரு காலத்திலே தமிழகத்தின் பெருவாரியான எரிபொருள் விலையும் உரிய அளவில் கிடைத்து வந்தது ஆனால் காலப்போக்கில் எரிவாயு வருகையால் விறகுக்கு வேகுக்கு மரியாதை குறைய பெரும்பாலான வி~ விவசாயிகள் அந்த ச~ சாகுபடியையே மறந்தனர் இந்நிலையில் தற்போது சவுக்கு மரத்துக்கு மிகப்பெரிய அளவில் தேவை உருவாகி இருக்கிறது மற்ற பயிர்களை போல் காலை வா~ காலை வாராமல் விவசாயிகளின் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிப்பதில் சவுக்கு மரங்களுக்கு நிகர் கு~ சவுக்குதான் என்ற பேச்சும் கிளம்பியிருக்கிறது எப்படி உருவானது இந்த திடீர் மறுவாழ்வு சவுக்கு மரங்களை சாகிதா அலைகள் ஆஹ் காகித ஆலைகள் சிவப்பு கம்பளம் விரித்து அஹ் வரவேற்க வரவேற்க காத்திருப்பது தான் காரணம் விவசாயிக~ விவசாயிகளிடம் நிலம் மட்டும் இருதா~ இருந்தால் போதும் அஹ் காகித அலைகளே தேடி வந்து முறையான பராமரிப்பு பயிற்சி அளித்து நடவு முதல் எல்லா~ எல்லாவற்றிற்கும் உதவி அஹ் உதவி செய்கின்றனர் அதோடு உரிய விலை கொடுத்து தாமே அறுவடையும் செய்து கொள்கின்றன இந்த சாகுபடிக்கு வங்கிக்கடன் வாங்கி கொடுக்கவும் காகித ஆலைகள் தயாராக இருக்கின்றன தமிழக அரசின் புல்லூர் காகித ஆலை உள்ளிட்ட அஹ் ஆலைகளும் இந்த விஷயத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் ஆலைகளின் சார்பில் இதற்கென முகவர்கள் நியமிக்க~ நியமிக்கப்பட்டுள்ளனர் சின்னத்துரை ஒரு விவசாயி தன்னுடைய இரண்டு

சவுக்கு மர வளர்ப்புக்கு வனத்துறை அதிக அளவில் உதவி வருகிறது இதைப் பற்றி தமிழக வனத்துறையின் தஞ்சாவூர் மாவட்ட விளம்பர தங்கராஜ் அஹ் பேசும்போது மரங்களை வளர்க்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை

உரம் போட்டு சவுக்கு கன்றுகளை நட்டு கொடுப்பது வரை எல்லாவற்றையும் வனத்துறையையே இலவசமாக செய்து கொடுத்துவிடும் அதன் பிறகு வருடத்திற்கு ஒருமுறை மே~ மேலூரும் அஹ் மேலுரம் மற்றும் பராமரிப்பை விவசாயி பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த மரங்கள் வளர்ந்த பிறகு வனத்துறைக்கும் அதற்கும் எந்த எந்த தொடர்பும் இல்லை என்று எழுதியும் கொடுத்து விடுகிறோம் இது நூறு percent மானியம் திட்டம்

அடுத்து தொண்ணூறு percent மானியத் திட்டம் உள்புறங்களில் அமைந்துள்ள நிலங்களுக்கு திட்டம் இது திட்டம் இது பத்து percent தொகையை மட்டும் விவசாயி செல~ செலவழிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகள் கழிந்த நிலையில் நடப்பட்ட அனைத்து நாற்றுகளுமே நன்றாக வளர்ந்திருந்தால் அந்த பத்து percent தொகையையும் விவசாயிக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம் என்று சொன்னார் இப்படி வளர்க்கப்படும் மரங்களை நேரடியாகவே விவசாயிகள் விற்றுக் கொள்ள வேண்டும் வி~ விற்றுக்கொள்ள வேண்டும் காகித காகித ஆலைகள் உள்ளிட்ட இடங்களில் அவர்கள் முயற்சிக்கலாம் விதைகள் மூலம் வளரும் சாதாரண ரகம் கு~ குளோனிங் மூலம் அஹ் வளர்க்கப்படும் அஹ் வளர்க்கப்படும் ரகம் என இரண்டு விதமான ரக ச~ ரக சவுக்குகள் உள்ளன ஜூங்கனியானா ரகம் தாய்லாந்தை தாயகம் தாயகமாக கொண்டவை சாதாரண ரக நாற்று ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஜ~ ஜூங்கனியானா ரக நாற்றின் விலை மூன்று ரூபாய் நா~ நாற்றுகள் plastic packet கள் packet களில் வளர்த்து விற்கப்படுகின்றன packet ஐ பக்குவமாக கிழித்து மண் உடையாமல் நாற்றினை ஒரு அடி ஆழம் கொண்ட குழிகளில் நட வேண்டும் சாதாரண நாற்றுகள் என்றால் குழிகளுக்கு இடையே மூன்று அடி இடைவெளி அவசியம் ஏக்கருக்கு நாலு ஆயிரம் நாற்றுகள் நட முடியும் குளோனிங் ரக நாற்றுகளை ஆறு அடி இடைவெளி விட்டு நட வேண்டும் எல்லா இடங்களிலும் வெற்றி நாற்றுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சல் பலதரப்பட்ட மண்~ மண்வாகு நஞ்சை புஞ்சை பாகுபாடு இது எதைப் பற்றியும் கவலை இல்லாமல் சவுக்கு மரங்கள் செழித்து வளர்கின்றன என்பதுதான் நம்பிக்கையூட்டும் செய்தி நெற்கான் நெற்களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் கோட்டூர் ட~ கோட்டூர் காந்தவனம் என்ற சின்னஞ்சிறு கிராமம் சவுக்கு சாகுபடியில் தன்னை நோக்கி பலரையும் திரும்பிப் பார்க்க வைத்திருக்கிறது இது வண்டல்மண் பூமி வ~ வண்டல் மண்ணில் சவுக்கு மரங்கள் விளையாது என்ற கருத்து விவசாயிகளிடம் பரவலாக நிலவிவருகிறது ஆனால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்துரை மணிவாசகம் ராமமூர்த்தி ராமலிங்கம் கோவிந்தராஜ் ச~ சச்சிதானந்தம் மற்றும் சில விவசாயிகள் துணிச்சலோடு சவுக்கு சவுக்கு சாகுபடியில் இறங்கினார்கள் இரண்டே ஆண்டுகளில் பதினான்கு அடி உயரத்திற்கு சவுக்கு மரங்கள் விளைந்திருக்கின்றன குறுகிய காலத்தில் சவுக்கு சாகுபடி அறுபத்தைந்து ஏக்கர் அளவுக்கு இந்த வ~ இந்த இதே இங்கே பரவி பலரையும் ஆச்சரியப்படுத்தி உள்ளது இவர்களில் சின்னத்துரையின் சாகுபடிதான் பலரையும் வியக்க வைத்துள்ளது இவரின் நிலத்தை ஊரின் தொட்டி என செல்லமாக ஊர்க்க~ ஊர்க்காரர்கள் சொல்வதுண்டு அந்த அளவுக்கு ஊரிலேயே படு ப~ படு பள்ளமான பகுதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அஹ் பிடித்துக்கொண்ட பேய்மழை கா~ காலத்தின் போது சின்னத்துரையின் சாவுக்கு மர நாற்றுகள் மூன்று மூன்று மாத குழந்தைகள் வானமே ப~ வானமே பீய்த்துக் கொண்டு ஊற்ற சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு நாற்றுகள் சின்னஞ்சிறு நட்டுகள் தண்ணீரில் தத்தளித்தன இனி இவை தேராது என ஊரே க~ கணித்துச் சொல்ல சின்னத்துரைக்கு ஏக சோகம் மூன்று மாதம் வ~ வரை தண்ணீர் வடியவே வடியவே இல்லை அதன் பிறகு தண்ணீர் வடிய சவுக்கு கன்றுகள் எந்தவித பாதிப்பும் இன்றி ஜம்மென்று நிறைந்த நிற்க அதை ஊரே அதிசயத்திக்கு பார்த்திருக்கிறது இந்த மாவட்டத்தில் உள்ள விளைத்தூர் அஹ் பொன்மங்கலம் ப~ பணத்திடல் அணியமங்கலம் நீராமங்கலம் அஸ்கான் ஓடை பைய~ பைங்கான் நாடு பேரையூர் பேரையூர் அய்யம்பேட்டை அம்மாபேட்டை து~ துறையாண்டார் கோட்டை திருவையாறு தேனாஞ்சேரி என்று பல ஊர்களில் சவுக்கு செழித்து வளர்ந்துள்ளது சவுக்குக்காடு எந்த ரக நாற்றாக இருந்தாலும் ஒவ்வொரு குழியிலும் முப்பது கிராம் இயற்கை உரம் அஹ் இட வேண்டும் குழிகளை மூடி தண்ணீர் விட வேண்டும் நடவு செய்த இரண்டு மூன்று ம~ மற்றும் நான்காவது வருடங்களில் தலா ஒரு மூட்டை உரம் போட வேண்டும் ஆஹ் தரை காயாமல் இருப்பதும் ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் களிமண் பைங்க~ பாங்கான களிமண் பாங்கான நிலை~ நிலம் என்றால் மாதம் ஒரு முறையும் மணற்பாங்கான நிலமாக இருந்தால் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் பாசனம் செய்யலாம் இரண்டாவது வருடமும் மூன்றாவது வருடமும் மரத்தில் இருக்கும் தேவையற்ற பாகங்களை கழித்து விற்பதின் மூலம் மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் நன்கா~ நான்காவது வருடம் மகசூல் பார்க்கலாம் வ~ வருடம் வருடம் மகசூல் பார்க்கலாம் சாதாரண ரகம் என்றால் ஒரு மரம் முப்பது கிலோ வரை எடை இருக்கும் ஏக்கருக்கு குறைந்த பட்சம் எண்பது டன் வரை மகசூல் கிடைக்கும் ஜம்பூனியானா ரகம் மரம் பயின்று ஒன்று ஒ~ ஒ~ ஒன்று நூறு கிலோ வரை எடை இருக்கும் ஏக்கருக்கு குறைந்த பட்சம் நூறு டன் வரை மகசூல் கிடைக்கும் வளர்ப்பைப் பொறுத்து கூடுதலாகக் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது காகித ஆலைகளுடன் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தப்படி

ஒப்பந்தத்தில் சொன்ன தொகையை க~ கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் அஹ் சந்தை விலை உயர்ந்தாலும் அதற்கேற்றபடி விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்கும் அறுவடைக்கு ஆட்கள் வெட்டு கூலி போக்குவரத்து செலவு போன்றவற்றை ஆலைகளே பார்த்துக் கொள்வது விவசாயிகளுக்கு வரப்பு வரப்பிரசாதமாக வி~ விஷயமாகும் வரப்பிரசாதமான விஷயமாகும் ராமமூர்த்தி கரும்புகளைப் போல உரிய காலத்துக்குள் அஹ் உரிய காலத்துக்குள் சவுக்கு மரங்களை வெட்டியே ஆக வேண்டும் என்ற கட்டாயமில்லை இதற்கென முதிர்வு பருவம் எதுவும் குறிப்பாக இல்லை ஆண்டுகள் அதிகமானால் மரத்தின் வளர்ச்சி அதிகமாகி எடை கூடி லாபம் பெருகும் எப்படி பார்த்தாலும் ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல் விவசாயிக்கு லாபம் கிடைக்கும் என அடித்துச் சொல்கிறார் சண்முகம் சண்முகம் சவுக்கு விவசாயத்தை விவசாயிகளிடம் முன்னெடுத்துக் காட்டிக் கொண்டிருக்கும் வேறு சிலரிடம் பேசிய போது ஒப்பந்த முறை மரம் வளர்ப்பு திட்டத்தில் அஹ் சட்ட வ~ சட்ட வரையறைகளை மிகத் தெளிவாக இருப்பதால் விவசாயிகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பும் கிடைக்கிறது என்றாலும் நீதிமன்றம் செல்லும் அஹ் அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் எழாது காரணம் காகித ஆலைகள் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு விவசாயிகளைதான் மழை போல் நம்பியுள்ளனர் நல்லுறவு நீடிக்க வேண்டும் என்பதில் மிக க~ மிக கவனமாக உள்ளனர் என்று அழைத்துச் சொல்கிறார்கள் அஹ் மணிவாசகம் அவர்களே

சவுக்கு மரங்களை கொண்டு தான் அஹ் மட்ட முட்டுக் கொடுப்பார்கள் அதற்கு தேவையான அடிமரம் ஒரு டன் மூவாயிரத்து ஐந்நூற்று ரூபாய் வரை விற்கப்படுகிறது நுனிக்கிளைகளை தனியாக வெட்டி எரிபொருள் தேவைக்கு விற்கலாம் இது போன்ற நுனிக் கிளைகள் ஒரு டன் இரண்டாயிரம் ரூபாய் வரை விலை போகும் என்கிறார்கள் நாற்றங்கால் நாற்றங்கால் சாதாரண ரகம் நீங்களே நாற்றங்கால் அமைக்கவும் முடியும் விதைகள் ஒரு கிலோ இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஆங்காங்கே விவசாயிகளே இதனை விற்பனை செய்கிறார்கள் ஒரு கிலோ விதையில் இரண்டு ஆஹ் லட்சம் நாற்றுகள் கிடைக்கும் தேவையான அளவுக்கு விதைகளை வாங்கி தெளிக்கலாம் தேவைக்கு போக மீதமுள்ளவற்றை உரிய ஏற்பா~ ஏற்பாடோடு விற்கலாம் மணல் பாத்திகள் அமைத்து விதைகளை தூவ தூவ வேண்டும் அதன் மீது தொழுவுறத்தை போட்டு அதன் மீது அஹ் குப்பைகளை போட்டு அஹ் மூட்டமிட வேண்டும் மூட்டமிட வேண்டும் தினமும் அதன் மீது தண்ணீர் தெளிக்க வேண்டும் ஏழாம் நாள் முளைப்பு

செம்மண் தொழு உரம் போட வேண்டும் மூன்று மாதம் கழித்து நடவுக்கு தயாராகி விடும் தாய் மரத்தில் இருந்து கொழுந்து எடுத்து அதனை chemical ல் நனைத்து பசுமை கூடாரத்தில் ஒரு மாதமும் நிழலில் ஒரு மாதமும் சூரியனை ஒளியில் ஒரு மாதமும் வைத்து நாற்றுகள் தயாரிக்கப்படுகின்றன சுற்றுச்சூழல் அரசியல் தொழில் பே~ தொழில் போட்டி என்று பல வித ளால் விவசாயம் செய்வது என்பது சமீப வருடங்களாக சவால் விடும் அஹ் விஷயமாகவே இருக்கிறது இந்த சவால்களை எல்லாம் சவுக்கு கொண்டு விவ~ விளாசுவது விளாசுவது போல உருவெடுத்து நிற்கிறது சவுக்கு சாகுபடி நீங்களும் முயற்சித்து பா~ பாருங்களேன் தேக்கு அடிவம்மைப்பட்டு கிடைக்கும் அஹ் கிடைக்கும். இந்தியாவை குதிரைகளின் காலடி சத்தம் கேட்கிறது எங்கு சென்றாலும் தேக்குவிதை அஹ் தேக்குவிதை மூட்டைகளோடு பயணம் செய்வதை செய்வதையே வழக்கமாக வைத்திருக்கும் வெள்ளையர்கள் குதிரை அஹ் குதிரை மீதான படி அஹ் வெள்ளையர்கள் குதிரை அஹ் குதிரை மீது மீது இருந்தபடி விதைகளை வீசிக்கொண்டு செல்கின்றார்கள் இனி இந்தியா நம் கையில்தான் இந்த தேக்கு விதைகள் விதைகள்தான் நம்முடைய எதிர்கால பொக்கிஷம் என்றபடியே முடிந்த இடங்களில் எல்லாம் இடங்களில் இடங்களில் எல்லாம் விதைக்கிறார்கள் இடங்களில் எல்லாம் விதைக்கிறார்கள் தேக்கு காடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முந்தைய காட்சி நம் நாட்டில் கால காலமாக விளைந்திருந்த தேக்கு மரங்களை கண்டு பிரம்மித்து போன வெள்ளையர்கள் தங்கள் நாட்டு அரண்மனைகளையும் பங்க~ பங்களாக்களையும் தேக்கு மரங்களால் அலங்கரித்தனர் இங்கு இங்கிருந்து கணக்கு வழக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் வெற்றியும் அஹ் சென்றனர் அதே சமயம் எதிர்காலத்துக்கு தேவைப்படும் என்று சுயநலத்தோடு விதைகளை தூவி தூவிக் கொண்டிருந்தனர் இதில் காவிரிப்படுகையில் கையெடுத்த கையெடுத்த தேக்கு கை கொடுத்து தேக்கு மாபெரும் பொக்கிஷம் ஆட்சிக்கு ஆதாரம் என்றால் ஆஹ் என்றெல்லாம் நினைத்து அன்றைக்கு வெள்ளையர்களால்

முக்கிய பங்காற்றி வருகின்றன இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு கல்லணையில் இருந்து பூம்புகார் வரையிலான காவிரிப்படுகையில் மட்டுமே தேக்கு அறுவடை மூலமாக பதினோரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது முதிர்ந்த மரங்களை வெட்டி கிடைந்த வருமானம் கிடைத்த வருமானம் அஹ் கிடைத்த வருமானம் நிலையாக கிடைத்தது எல்லாமே இலவசம் தேக்கு மர வளர்ப்பு வளர்ப்புக்காக அரசு மிகுந்த முயற்சி எடுத்து வருகிறது அதைப் பற்றி பேசிய தஞ்சை மாவட்ட வன அலுவலர் துரைசாமி மரச்சாமான்கள் மரச்சாமான்கள் செய்து செய்து தருவதற்கான பிம்ப மரங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கடுமையான தட்டுப்பாடு வந்தது தரமான மரங்கள் கிடைக்காமல் மக்கள் ரொம்பவே திண்டாடினாங்க அப்பதான் காவிரி படுகையில் இருந்த மரங்களை வெட்டி அரசு விற்பனை செய்தது தேக்கு மரங்களுக்கு மக்க~ மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு இருந்ததால் தொடர்ந்து அரசு விற்பனையில் இறங்கி இருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பதாலவும் பாதுகாப்புக்காகவும் அரசின் எதிர்கால வருவாய்க்காகவும் இருபத்தி மூன்று இரு~ இரண்டாயிரத்தி மூன்றாம் வருஷம் படுகை தேக்கு வளர்ப்பு திட்டம் என்ற புதிய திட்டம் அஹ் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருது ஐந்து வருடத்துக்குள்ள ஐந்து லட்சம் அஹ் இருபத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் தேக்கு கன்றுகளை நடுவதுதான் இலக்கு துரைசாமி விவசாயிகள் விரும்பினால் அவர்களின் அவர்களின் நிலத்தில் ஊடுபயிரோ தேக்கு நட்டு கொடுத்தோ நட்டு கொடுத்தோ இரண்டு முறை களை எடுத்து தரவும் வனத்துறை தயாராக இருக்கு எல்லாமே இலவசம் ஆனால் தனிப்பயிராக தேக்கின் நடவு செய்~ அஹ் செய்ததுக்கு இந்த சலுகை கிடையாது தனிப்பெயரால் நடவு செய்தால் நாட்டோட உணவு உற்பத்தி பாதிக்க பாதிக்க படும~ படுங்க~ படுங்கறதால அதை ஊக்குவிக்கறதுல ஒரு ஏ~ ஊக்குவிக்கறது இல்லை ஒரு ஏக்கருக்கு நூத்தி அறுபது தேக்குக் கன்றுகளை உடு~ ஊடுபயிராக நட்டு களை எடுத்துத் தருவோம் தனி ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் ஒரு ஹெக்டேர் கணக்குப்படி நானூறு தேக்கு நட்டு களை எடுத்து தருவோம் தரிசுநிலமாக இருந்தால் தனிப்பயிராகவோ இருந்து ஹெக்டேருக்கு நானூறு கன்னுகளை நட்டு

நல்ல லாபம் கிடை~ ஈட்ட முடியும் அதற்கு உதாரணம் நானேதான் என்று சொல்கிறார் காவிரிப் படுகையில் இருக்கும் வளர்ந்தணை வலங்கைமான் தில்லைய~ தில்லையம்பூவை சேர்ந்த கிருஷ்ணசாமி இவருடைய குடும்பத்துக்கும் தேக்கு மரங்களுக்குமான உறவு தலைமுறைகளாக தொடங்கியது நூற்றாண்டு பந்தம் தேக்கு பற்றி கேட்டறிய வீடு தேடி போனபோது தன் வீட்டுக்கு எதிரில் பாழடைந்த நிலையில் பூட்டிக்கிடந்த வீட்டைக் காட்டி வாங்க வாங்க அந்த வீட்டுல உட்கார்ந்து பே~ பேசுவோம் என அழைத்துச் சென்ற கிருஷ்ணசாமி வண்டி கதவு நாற்காலி அத்தனையும் தேக்கு தான் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த தா~ எங்க தாத்தா கட்டின வீடு இது முழுக்க தேக்கு மரத்தால கட்டின வீடு சிதில~ சிதிலமடைந்து போனாலும் சிதலமடைஞ்சு போனாலும் தேக்கு மரத்தாலான இன்னைக்கும் பளபளப்பா இருக்கு இதுக்கெல்லாம் paint அடிச்சதே இல்லை இத்தனை வருஷம் ஆகியும் கரையான் ஆஹ் கரையான் ஆஹ் அரிக்கலை தேக்கு மரத்தைக் கட்டும் கரையா~ மட்டும் கரையானால ஒண்ணுமே செய்ய முடியாது தேக்கோட அடர்த்தி அதிகம் மரம் அறுக்கற நிலத்துக்கு கொண்டு போனால் மற்ற மரத்துக்கு எல்லாம் ஒரு கன அடிக்கு எட்டு ரூபாய்தான் அறுவைக்கோழி ஆனால் தேக்குக்கு முப்பது ரூபாய் அந்த அளவுக்கு வலிமை இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரம்பத்தை சாணை சாணை பிடிச்சாதான் இதை அறுக்க முடியும் தொடர்ச்சியா தொடர்ச்சியா அறுத்தா ரம்பத்தோட பல்லு போயிடும் என பேசிக் கொண்டே அருகில் இருந்த மாட்டு வண்டியின் ச~ சக்கரத்தை தேடி தட்டினார் ரங்~ அஹ் நங்கென்று கருங்கல்ல போல சத்தம் வந்தது சும்மாவா தேக்குல செஞ்ச செஞ்சததாத்தாச்சே செ~ சும்மாவா தேக்குல செஞ்ச செஞ்சதைத்தாச்சே என்ற படியே தொட~ தொடர்ந்தவர் எங்க தாத்தா கோபால ஐயங்கார் விதைத்த தேக்கு மரங்கள் எங்க அப்பாவுக்கு உதவிய உதவியா இருந்துச்சு அவருக்கு பல தடவை பண நெருக்கடி வந்த போதெல்லாம் தேக்கு தான் கை எடுத்திச்சு கை கொடுத்தச்சு அப்பா வளர்த்த தேக்கு இப்போ எனக்கும் துணையா இருக்கு இந்த பகுதியில ஒரு தேக்கு மரம் அதிகபட்சம் எட்டு அடி சுற்றளவுக்கும் முப்பது அடி உயரத்திற்கும் வளரும் ஹம் ஐம்பது வயதை கடந்த பிறகுதான் இந்த அளவுக்கு வளர்ச்சியை அடையும் ஆனா அது வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியதில்லை போன வருஷம் ஒரே மாதத்தை ஒரே மரத்தை இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தேன் அது முப்பது வருஷத்து முப்பது வருஷத்து மரம் இருபது கன அடி இருந்துச்சு கட்டுமரத்து மேலே உட்கார்ந்து மீன் பிடிக்க மீன் பிடிக்க தேக்கு மாறாக பலகையை ப~ பலகையை தான் பயன்படுத்துறாங்க இதுக்காகவே அதிக அதிராம் அதிராம்பட்டினத்திலே இருந்து எங்கிட்ட அஞ்சு தேக்கு மரங்களை வாங்கிட்டு போனாங்க எழுபத்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சேன் என்று சொன்ன கிருஷ்ணசாமி தேக்குகள் நிறைந்த தன்னுடைய தோட்டத்திற்கு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் இடைவெளியில் கவனம் அருகில் ஆறு சலசலத்து சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்க பசுமை போர்த்தி தலையாட்டியபடி நின்றிருந்தன தேக்கு மரங்கள் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல நிறைய நிலம் இருந்தால் தேக்கு செழிப்பா வளரும் அப்படி இல்லைனாலும் தேக்கு வளர்க்கலாம் என்ன வ~ என்ன வளர்ச்சி குறைவா இருக்கும் மழைநீரை மட்டும் நம்பி வறட்சியான பகுதிகளில் கூட தேக்கு போட்டு வச்சிருக்காங்க அதுல அதிகமா அதிக லாபம் இருக்காது பொதுவா தேக்குக்கு தண்ணி தேங்கி தேங்கி நிற்கக் கூடாது மேட்டு நிலமாக இருந்தால் அல்லது என்னோட நிலம் களிமண்ணும் மணலும் கலந்த இரு பண்பாடு தேக்கு வளரும் தேக்கு வளரும் வெயில் காலத்தைத் தவிர மற்ற மா~ மாசங்களில் கண்ணு நடலாம் தென்ன~ தென்னந்தோப்புல ஊடுபயிரா தேக்கு போடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் முதல் விதை தேக்கு மரத்தின் மூலம் அஹ் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் அரசுக்கு வருவாயாக வந்திருக்கும் விஷயத்தை பெருமையோடு சொல்லும் தஞ்சை மாவட்ட வன அலுவலர் துறை அலுவலர் துரைசாமி பழைய சம்பவம் ஒன்றை நெகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறா~ கூறுகிறார் காவிரிப்படுகையில தேக்கு மரங்கள் செழிப்பா வளரும் வளம்ங்கிற விஷயம் ஆரம்ப காலங்கள்ல யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறும் ஐம்பத்தி ஆறாம் வருஷம் தலைமை வ~ தலைமை வன பாதுக~ பாதுகாவலரா இருந்த கிருஷ்ணசாமிங்க~ கிருஷ்ணசாமிங்கிறவரு வந்திருக்கிறாரு அப்போ ஏ~ ஏத்த இட செய்ய சில தேக்கு மரங்களை பார்த்திருக்கிறாரு எதற்ச்சையா சில தேக்கு மரங்களை பார்த்திருக்கிறாரு ரொம்ப செழிப்பா இருந்திருக்கு ஆய்வு செஞ்சு பா~ பார்த்ததப்ப அதுல ஒரு மரம் நூறு வயசுக்கு வயசுல மரமா இருந்திருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனவர் காவிரிப்படுகையில் உள்ள ஏராளமான தேக்கு மரங்களை வளர்க்கணும்னு தீர்மானிச்சு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சார் அதுதான் முதல் விதை தாத்தா மரம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அன்றைய தலைமை வன பா~ வன பாதுகாவலர் கிருஷ்ணசாமியால கிருஷ்ணசாமியால் தலையாளம் காணப்பட்ட அந்த தேக்கு மரம் இப்பொழுதும் நீண்ட காலமா நீண்ட காலத்தில் இன்று கொண்டிருக்கிறது அன்றைக்கே அது நூறு வயது மரம் தற்போது சுமார் நூத்தி ஐம்பது வயதாக விட்ட நூத்தி ஐம்பது வய~ வயதாகிவிட்ட அந்த மரத்தை கண்ணும் க~ கருத்துமாக வனத்துறை பா~ பாதுகாத்து வருகிறது இப்ப நம்ம பேச போற தலைப்பு கல்வி. அம்மா கல்வியை பத்தி நம்ம எவ்வளவோ பேசலாம் கல்வி தான் நம்ம அறிவுக்கண்ணையே திறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் கல்வியபத்தி பேசறதுக்கு முன்னாடி ஒரு க~ ஒரு முக்கியமான ஒரு குறள பத்தி தான் first உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்று பிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தக் குறளை வந்து தெரியாத குழந்தைகளோ இல்ல இந்த இந்த குறளை படிக்காம யாருமே நம்ம வந்திருக்க மாட்டோம் அதாவது உலகத்துல மனுஷனுக்கு கல்விதான் ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லாம நீ எவ்வளவு செல்வம் வச்சிருந்தாலும் சரி நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி அது வந்து உனக்கு உபயோகப்படாது உனக்கு வந்து அது use ஆ~ உங்களுக்கு வந்து அது பயன்படாது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கல்வியோட சிறப்ப வந்து அஹ் எப்படி நம்ம வந்து ஒரு வார்த்தையில வந்து சொல்லி முடிக்கிற ஒரு விஷயமே அது இல்ல நம்ம வந்து என்னவே பணம் வைத்திருந்தாலும் சரி இல்லனா நம்ம வந்து இப்ப நம்மகிட்ட பணமே இருக்கு இப்ப நம்ம அத பாதுகாத்து வைக்கிறதுக்கு எங்க போறோம் வங்கிக்கு போறோம். இப்ப அந்த வங்கிக்கு நம்ம போ~ போனா கூட அங்க போய் நம்ம வந்து எழுதுறதுக்கோ

கல்வி நீங்க சொல்ற மாதிரி கல்வின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்ப அறிவில்லாதவன் யாரா இருந்தாலும் சரி அவனுக்கான இடம் இந்த உலகத்தில கண்டிப்பா கிடைக்காது யாராயிருந்தாலும் அவன் தொழில்லையாகட்டும் எதுலயாவது ஒண்ணுத்துல அவன் கொஞ்சம் அறிவாளியா அத பத்தி நல்லா தெரிஞ்சுவங்களா இருந்தா மட்டும்தான் அவங்க ஏதாவது சம்பாதிச்சு அவங்களோட குடும்பத்தையும் அவங்களையும் பாத்துக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்திலிருந்தே கல்வி எப்படியாவது நம்ம தரம் உயர்த்தணும் இல்ல எல்லாரையும் படிக்க வைக்கணும் நிறைய பேர படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணாலும் இப்ப எவ்வளவே படிச்சாலும்

இன்னொன்னு என்னென்நா ஜனத்தொகையும் அதிகரிச்சிட்டே போகப்போக பள்ளிகளும், கல்லூரிகளும் அதிகமாயிடுச்சு. பள்ளிகள், கல்லூரிகள் அதிகமானதானாலயோ என்னவோ தெரியல பட்டதாரிகளும் அதிகமாயிட்டாங்க அதுக்கான அவங்களுக்கேத்த வேலைவாய்ப்பும் குறைவு. ஏன்னா அவங்க தரமான கல்வியும் அவங்களுக்கு கிடைக்கறதில்ல. யாரும் ஒண்~ ஒண்ணு அவங்க படிக்கிற விஷயமோ புரியாம ஏதும் ஏனோ தானோ அப்படின்னு படிச்சிட்டு படிச்சு முடிச்சுட்டு பட்டப் படிப்பெல்லாம் முடிகிறாங்களே தவிர அங்க என்னத்தப் படிக்கிறாங்க என்னத்த பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படி என்ற ஒரே ஒரு தெளிவில்லாமல் படிச்சு முடிக்கிறவங்க தான் அதிகம் நீங்க சொல்ற மாதிரி கல்வி இருக்கு தான் முக்கியம் கல்வி தான் ஆஹ் எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான விஷயம்னாலும் அது சரியா எல்லாரும் கத்துகிறதில்ல அது ஏன் அது எதனால அவங்க அவங்களோட அந்த மாதிரி தரமான கல்வி இல்லாம ஆகுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி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 பணம் அப்படின்ற ஒரு பெரிய அதிகாரம் இல்லனா பணம் பணத்தை வந்து எப்படி சொல்லலாம் ஒரு பிசாசுன்னு கூட சொல்லலாம்னு வெச்சுக்கோங்களேன். ஒரு கேலித்தனமா சொல்லணும்னா இப்போ இப்ப படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி எப்படியோ உயர்த்திட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அரசாங்க பள்ளியில்ல படிக்கிற புள்ளைங்ககெல்லாம் வந்து ஆஹ் மட்டமான புள்ளைங்க அப்படின்றது வந்து ஒரு காலத்தில வந்து எழுதப்பட்டது. இப்ப இதுவே அவங்க வந்து வேற விதமான உயர் பள்ளியில படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் அஹ் கூடுதலா கவனிக்கறதாவட்டும் இல்ல கூடுதலா வேலைவாய்ப்பு குடுக்கிறதா ஆவட்டும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆங்கிலம் அப்படின்ற ஒரு மொழி அவங்க அதிகமா பேசுற காரணத்தினால அவங்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கப்பட்டது அரசாங்க பள்ளியில் படிச்ச குழந்தைகளுக்கு அது கிடைக்காம போச்சு அப்படி என்றத வந்து மாத்த முடியாத உண்மை. அது அந்த காலத்தில நடந்திட்டுருந்த ஒரு விஷயம் இப்பயுமே ஒரு சில இடங்கள்ல அது நடந்துட்டு இருக்கு தான். அது இல்லேன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா மனிதவா~ ஒரு மனுஷன் வாழறதுக்கு ஒரு நல்ல எண்ணமாகட்டும் ஒரு குணமாகட்டும் எந்த இடத்தில தோன்றுது அப்படின்னா கல்விதான். அடிப்படையில் ஒரு மனுஷன் வந்து நடந்துக்கிற முறையை வச்சு நம்மளால கண்டுபுடிச்சிட முடியும் அவர் எப்படிப்பட்டவர்னு. இப்ப அவரு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத எப்படி அவரு கத்துப்பாருனா ஒரு ஒரு ஒரு சாதாரண ஒரு கல்வி அவருக்கு இருந்தா மட்டும்தான் அதுவே அவருக்கு தெரியும்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 அதே மாதிரி இந்த ஒரு விஷயம்தான் நம்ம வந்து விலங்குகள் கிட்ட இருந்தும் மனுஷங்க அப்படிங்கிற மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றத திருவள்ளுவர் வந்து நம்மளுக்கு ஒரு காலத்தில சொல்லிருக்காரு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொல்லலாம் அப்படின்னா

ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இருக்கிற ஆசிரியர்கள் ஒ~ தொண்ணூத்தைந்து சதவிதம் யாராவது ஒருத்தரோட அரசியல்வாதியோட செல்வாக்குல வந்து சேர்ந்துடறாங்க முக்கியமா எந்த ஒரு அடிப்படை ஒரு அறிவு அந்த அவங்க எந்த ஒரு பாடத்தைப் பத்தி எடுக்குறாங்கன்றது ஒரு கண்ணோட்டம் அதைப்பத்தி ஒரு தெளிவில்லாதவங்கதான் ஆசிரியர்களா இருக்காங்க இப்போ அந்த மாதிரி தெளிவில்லாத ஆசிரியர்கள் இருக்கிற இடத்திலிருந்து எப்படி ஒரு தரமான கல்விய உருவாக்கமுடியும்னு நினைக்கிறீங்க அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. அதனாலதான் அரசாங்கப் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி கல்லூரிகள் கூட விட்டுருங்க அரசாங்கப் பள்ளிகள்ல மாணவர்கள் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்கல எப்போவுமே அனுமதிக்க மாட்டாங்க. இதுவே மத்த அண்டை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள்லாம்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 அரசாங்கப் பள்ளிகள்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கனாவே தரம் குறைவு ஏன்னா ஆசிரியர்களோட தரம் குறைவு அதனாலயோ என்னமோ ஆஹ் பள்ளிக~ மாணவர்களும் சரி அதே மாதிரி தான் இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல இத எப்படி நம்ம மாத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல கருத்து ஏன் வந்து மாணவர்களுக்கு வந்து சரியான படிப்பு கிடைக்கிறதில்லை அப்படின்றஒரு விஷயத்தை நாம யோசிச்சொம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சரியான கருத்து ஆசிரியர்களுக்கு வந்து போதுமான அறிவு இருக்கமாட்டேங்குது போதுமான தகுதி இல்லாமலே நிறைய ஆசிரியர்கள் வந்து அரசாங்க வேலைக்கு வந்துடறாங்க. இப்ப இந்த த~ இந்த விஷயத்தை நம்ம பேசறதனால நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேசணும். அரசாங்க வேலை கிடைக்கனும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன செய்யுறாங்க அப்படின்னா அதிகாரத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாவது நாம அந்த அரசாங்க வேலைக்கு போயிடலாம். அரசாங்க வேலைக்கு போனா வந்து நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது. அங்க வந்து நிறைய சம்பளம் கிடைக்குது

நல்ல அறிவோட இருக்கறவங்கல்லாம் வந்து ஏன் வேலைக்கு வர முடியல இத்தனை வருஷம் ஒண்ணுமே தெரியாதவங்க அறுபது வயசு வரைக்கும் இருக்கும் போது. அதுக்கப்புறம் எப்படி வந்து இளமையா இருக்கிற ஒருத்தர் வந்து அரசாங்க வேலைக்கு போகமுடியும். அறுபது வயசு வரைக்கும் அவங்களே சம்பளத்த வாங்கிட்டு ஒண்ணுமே ப~ குழந்தைகளுக்கு சொல்லித்தராம நம்மளோட ஆஹ் அடுத்து வரக்கூடிய மாணவர்களோட அறிவை அதோடயே புதைஞ்சு போயிடுது அதேமாதிரி அறிவு அப்படின்றது வந்து நம்ம மட்டுமே பயன்படுத்திக்கிறதுன்றது வந்து ஒத்துக்கவே முடியாது. நம்ம என்ன கத்துக்கறோமோ அந்த கல்வியை நம்ப நம்மளோட சமுதாயத்திற்க்கோ இல்லேன்னா நாட்டுக்கோ ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்திதான் ஆகணும் அப்படிப்பட்டு பயன்படுத்தும்போது தான் அதாவது அறியாம படிக்கத் தெரியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம நம்மோட கல்விய வந்து ஆஹ் ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில உபயோகிச்சோம் உதவி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பல மடங்கு நம்மளுக்கு பலனைத்தரும் அப்படின்றதும் வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை நம்ம நம்மளுக்குன்னு பாதுகாத்துக்காம மத்தவங்களுக்கு சொல்லிக்கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்னோட கருத்தா நான் முன்வைக்கிறேன். இப்போ இத நீங்க ஒத்துக்கறீங்களா இல்லையா?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 ஏன்னா இப்போ ஒரு தரமான ஆசிரியர் வயது முதிர்ந்தாலும் அவருக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியும். இங்க என்னதான் புது ஆசிரியரோ இல்ல வயதில குறைவான எடுத்து வந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இவங்களுக்கு ஆஹ் இவங்கள பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால தரம்ன்றது ஒன்று இருந்தா போதும் ஆசிரியர்களிடையே தரம் இருந்தாவே அதுவே அந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்திடும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப வந்து அப்துல் கலாமயே எடுத்துக்கோங்க அப்துல் கலாமை ஒரு பெரிய அரங்கத்தில இந்த மாதிரி கேக்கறாங்க. இங்க எப்படி நீங்க இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்தது. எப்படி இவ்ளோ பெரிய விஞ்ஞானி ஆனீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு வந்து பாடம் மற்ற மாணவர்களுக்கு நடத்துவது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அஞ்சாவது படிக்கும் போது எனக்கு நட~ நடத்துன ஒரு ஒரு ஆசிரியர் அவர் வந்து அவர் நடத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலோ என்னவோ எனக்கு வந்து அப்போ இருந்து எனக்கு இந்த இப்படிதான் என்னோட நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் படிப்பு மேல நல்ல ஈடுபாடும் இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆசிரியர்னால இவ்ளோ பெரிய ஒரு விஞ்ஞானி நம்ம நாட்டுக்கு கிடைச்சாங்க அதனால ஒவ்வொரு ஆசிரியரும் திறமைசாலியா ரொம்ப பெரிய திறமைசாலியா இல்லைன்னாலும் பரவாயில்லை ஒரு மாணவனுடைய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 அந்தப் பள்ளியும் சரி ரொம்ப பெரிய இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரே ஒரு ஆசிரியர் திறமைசாலியாக இருந்தா பத்தாது அவர் வயதுல முதியவரோ சரி இளமையானவரோ சரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்களா நல்ல பொறுமையா ஆஹ் மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒருத்தரா இருந்தா மட்டும் தான் அந்தப் பள்ளியோட கல்வித் தராதரமும் அதிகரிக்கும் அந்த இடத்தோட ப~ கல்வி